இது நல்லா இயற்கையான இடத்தில் அமைஞ்சிருக்கு நெறைய மரங்கள் எல்லா இருக்குது.

இதுல நடுவுல ஒரு குத்து விளக்கு இருக்கு அந்த குத்து விளக்கசுத்தி அலங்காரம் பண்ணிருக்காங்க.

பக்கத்துலயே ஒரு சேர்ரு கேடக்குது.

இதுல தென்ன மரம் எல்லா நெறைய இருக்குது.

அதுல நறைய ஸ்டிக்கர்ல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க.

இத பாத்தீங்கன்னா நெறைய பேர் இதுல நிக்கிறாங்க ஆனா என்னன்னு தெரியல.

பின்னாடி ஒரு கார் பெட்ரோல் போடறதுக்காண்டி நிக்குது.

பெட்ரோல்லும் அண்ட் லைன்ல டீசல் னு போட்ருக்காங்க.

இது வந்து ஐஸ்கிரீம்மு மூணு பவுல்ல இருக்கு.

தரையெல்லா டைல்ஸ் ஒட்டி இருக்காங்க.

நல்லா பெரிய பெரிய மீனா இருக்குது.

இதுகணனு மேகங்கலெல்லா அழகு போல இருக்குது.

பில்லரெல்லா போட்றதுக்காக கம்பியெல்லா நீள நீளமா உட்ருக்காங்க.

புன்னடி சுத்தி நெறைய மரங்கள் எல்லாம் நிக்குது.

இது ஏதோ ஒரு கடை இதுல பக்கத்துல.

அதுக்கப்பறம் மைக்ரோஸ்கோப் எல்லா வெச்சொன்னு இருக்குது.

ஒரு ஆள் அதே எடுத்து கொடுத்துட்டுருக்காரு.

இந்த கோயிலைச் சுத்தி செவப்பு கலர்லயு மஞ்செ கலர்லையும் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

ஏனா போட்டு கரைக்கு வந்தா இடிச்சிருன்னுட்டு ஒரு சின்ன போட்டு பக்கத்துலயே நிக்குது.

இது ஒரு பெரிய வீடு மாட்டிருக்கு.